எனக்குமே first ல escalate ல ஏறவேமாட்டேன், பயந்துகிட்டே நிப்பேன் ஐயையோ, பய~ விழுந்திருவோமா அப்படி, இப்படின்னு சொல்லிட்டு, என் friend எல்லாம் ஏறி விளையாடுங்க. அதுக்கப்புறம், எனக்கு ஒரு அக்கா கைய புடிச்சிட்டு, ஏறு பாப்பா, பொம்பளை பிள்ளைன்னா தைரியமா இருக்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம், full ஆ, நான் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன், escalator ல ஏறி ஏறி ஆஹ் jolly ஆ இருக்கும் இல்ல இதுல விளையாடுறதுக்கு

ஆஹ் நான், junction லதான் ஏறி விளையாடுவேன். மதுரை junction இருக்குல்லடா.

அதுல, சும்மா, சும்மா ஏறி போய் இறங்~ இங்கிட்டு போயிட்டு, இங்கிட்டு ஏறிட்டு அங்கிட்டு இறங்கி வர்றது, மறுபடியும் இங்கிட்டு ஏறிட்டு, அங்கிட்டு போய் ஏறி வர்றது, இந்த மாதிரிதான், comedy யா இருக்கும்

இல்லடா போகல. நீ வேணா, friends கிட்ட கேளு. எல்லாரும் எங்கயாவது போலாமான்னு

எல்லாரும் போலாம் அப்படி சொன்னாலுங்கன்னா, நம்ம எங்கயாவது tour மாதிரி போயிட்டு வரலாம். ஆமா, ஆமா, வேலைக்கு போனவங்க எல்லாம் வரமாட்டாங்க மித்த யாரையாவது கூப்பிடலாம் நம்மள மாதிரி இருப்பாளுகள்ல ஒரு வீட்டுல நாலு, அஞ்சு பேரு, அவளுகளை கூப்பிடுவோம். தெரியாது, ஆஹ் நம்ம போறோம் அப்படின்னா, எல்லாரையும் leave போட்டு வர சொல்லு

நீ சொன்னேன்னு சொல்லவா. சொல்லிடுவான் வரலைன்னா அப்புறம் இருக்கு உனக்கு. ஆஹ் உம் அதென்ன எல்லாரும் போறோம். ஒருத்திய விட்டுட்டு நம்ம மட்டும் போக முடியுமா? ஒருத்தி வராட்டாலும், ஆமா அப்படி சொல்ல வரலை இருந்தாலும் என்ன சொல்றது? வேலை இருக்கறதுனால, அவங்க வரவும் மாட்டாங்க.

அது உண்மைதான். அவங்க சம்பாதிக்க பார்ப்பாங்களா? இல்லை, நம்ம கூட enjoy பண்ண பாப்பாங்களா? உம் ஆஹ் சரி விடு, விடு பரவாயில்லை நம்ம கூப்பிடுவோம் வந்தா கூட்டிட்டு போவோம் அவ்வளவுதான் அதுல என்ன இருக்கு?

அனிஷா எப்பயாச்சும், hi என்ன பண்றேன்னு, கேட்பேன். இருக்கேன்டா இந்த மாதிரி தையல் class போயிட்டே இருக்கேன்னான். உனக்கு பக்கத்து தெரு நீ இங்கே பார்க்க மாட்டியா, அவளை பக்கத்து தெருன்னா ஒரு அஞ்சாறு தெரு தள்ளி இருக்காடா. அப்படியா? message பண்ணமாட்டாளா உனக்கு

பேசறாளா முத பேச மாட்டாங்க. எல்லாம், college முடிச்சு மட்டும், இப்ப பேசுறாங்க college ல படிப்பு, படிப்புன்றிருந்திருப்பாங்க. ஹம் உம் ஆஹ்

அண்ணா நல்லா இருக்காங்கடா, வேலைக்கு போயிருக்காங்க சரி connect படம் போ~ இப்ப இப்ப வந்திருக்கு போவோமா அதுக்கு?

ஹம் after marriage க்கு அப்புறம், அவ நடிச்ச first படம்

ஏன், அப்ப இந்த படம் வந்துச்சுல்ல, ஒரு படம் விஜய் சேதுபதி, நயன்தாரா

இல்லப்பா, அது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த படம்.

அது அப்ப அவ கல்யாணம் முடிச்சு நடிக்கலையா?

ஓ சரி, சரிடா. ந~ நல்லா இருக்கா? பார்த்தியா எதுவும்?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

ஆமா ரொம்பெல்லாம் கிடையாது light ஆ

நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க.

ஆஹ் நான் பார்த்தாதான தெரியும் நம்ம

சொன்னாங்க. ஒரு அக்கா ஒரு அக்கா படத்துக்கு போனாங்க. அந்த அக்கா சொன்னாங்க. பாத்துட்டு பாப்பா நல்லாருக்கு பாப்பா. போய் பாரு அப்படின்னு ஒரு மாதிரி thriller ஆ இருக்கு. அதுக்காண்டி ரொம்ப பயமுறுத்தி ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க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

ஆமா அனுஷ்காவோட நடிப்பு super ஆ நடிச்சிருப்பா அதுல thriller படம்னாலே எனக்கு அவ ஞாபகம்தான் வரும். அனுஷ்கா முகம் இன்னொண்ணு ஏதோ, ஏதோ ஒரு படம் சொல்லுவாங்களே, சமந்தா படம் இப்போ ஒரு படம் வந்திருக்காமே? ஏ, சமந்தாவுக்கு உடம்பு சரியாச்சா? அவளுக்கு ஏதோ நோய் இருக்கு, ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா, ஆமா. இன்னும் சரியாகலைன்னுதான்டா இன்னவரை வரவே இல்லைல்ல. நீ myo~ myositis அ ஏதோ ஒரு நோய் சொல்லிட்டு இருந்தாங்க

அது full ஆ, makeup போட்டு போடறதுனால, இதனால வருதுன்னு சொன்னாங்க. என்னன்னு, எனக்கு confirm ஆ தெரியலே.

நிறைய surgery பண்ணியிருக்கால்ல அவ

அவளோட face already எப்படி இருந்துச்சு? அவள் surgery surg~ அஹ் plastic surgery பண்ணி, அவளோட face இப்ப எப்படி இருக்கு பார்த்தியா?

total ஆ different ஆயிடுச்சு.

but அந்த நோய் எதனால வருதுன்னு தெரியலே. அதுல இருந்து ஆளவே காணோம். இந்த side வர்றதே இல்லையே அவ.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

என்ன thriller~ படம் நடிச்சிட்டிருக்கா

இப்பனா இப்போ recent ஆ நடிக்கலை அதுக்கு இந்த issue எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நடிச்ச படம் அப்படியா?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 பன்னிக்குட்டி பார்த்தியா? அப்படின்னு பன்னிக்குட்டின்னு ஒரு படம்டா, விஜய் TV ல இருக்குற எல்லாருமே வந்துட்டு நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. ஓ இப்படி வேற நடிச்சிருக்காங்களா?

அப்படியா? சரி, சரி எனக்கு தெரியலே

எங்க இப்ப படம் எதுவும் பார்க்கறது இல்லை அவளே, full ஆ இந்த யூடுயூப்ல, reels பாக்க status வைக்க இன்ஸ்டாகிராம்ல status வைக்க, ஷேர் சேட் போக,

phone இருந்தாலே, TV பார்க்க தோணாது. நான் எல்லாம், TV எப்போ பார்ப்பேன், night இந்த நாடகம் போகும்போது, ராஜா ராணி, ஈரமான ரோஜாவே வரும்போது உட்காருவேன். அதுக்கு முன்னாடி அம்மா தான் பாத்துகிட்டு இருப்பாங்க ராஜா ராணில, அவ என்ன police ஆயி~ ஆவாளா ஆகமாட்டாளா சும்மா அந்த training spot லயே தான் காட்டிட்டு இருக்காங்க. ஆமா, கதை வேணும்ல. அவள் இன்னும் training பண்ணிட்டே இருந்தாலும், உண்மையிலேயே இவ்வளவு நாள் training கொடுப்பாங்களாம். எனக்கு இந்த படம் பார்த்தபடிக்குதான் தெரியுது.

ஆஹ் நாடகம், படம் இல்லைடா நாடகம்

ஆஹ் ஆமா பாரதி கண்ணம்மான்னு ஒண்ணு இந்த இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயே அதெல்லாம் நானு நான் நினைச்ச உண்மை தெரிஞ்சபடிக்கு சரி நிப்பாட்டிருவாங்க போல அவ்ளோதான் போல அப்படின்னு நினைச்சா இன்னும் continue பண்றாங்க. இவன் இந்த divorce இரண்டு பேருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா? பாரதிக்கு. ஆமா, தெரிஞ்சுட்டு அவ கண்ணம்மா divorce ஏ கொடுத்துட்டா, எனக்கு பாரதி வேணாம், அப்படின்னு சொல்லிட்டு.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

ஒரு பக்கம் கோவமாவும் வருது, ஒரு பக்கம் பாவமா தோணுச்சு. அவன்தான், இப்ப திருந்திட்டான் ஏத்துக்கலாம், இல்லை, ரெண்டு பொம்பளைப் பிள்ளைங்க இருக்குல்ல அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம், இவன் எவ்வளவு எல்லாம், முன்னாடி எல்லாம் பண்ணி இருப்பான்? பத்து வருஷமா, அந்த பொண்ணை எவ்வளவு தப்பா பேசியிருப்பான் அப்படியும் தோணுது எனக்கு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 ஆஹ் correct correct நம்மளுக்கு ஒரு audience ஆ பார்க்கையில, நமக்கு இப்படி தோணுச்சு இவ்வளவு கெஞ்சறானே சேர்ந்தா என்ன, ஏத்துக்கிட்டா என்ன அப்படி தோணுது. ஆனா, அவ நிலைமையில இருந்து பார்த்தாதானே தெரியும். இவன் எவ்வளவு பண்ணியிருக்கான்னு பொங்கலுக்கு விஜய் TV ல ஏதும் படம் போடறதா, போட்டுட்டாங்களா பாத்தி~ பொங்கலுக்கு, விஜய் TV ல என்ன படம் போடுறாங்கன்னு எல்லாம் தெரியாது. ஆனா இது தல, தளபதி படம் வருதுல்ல, வாரிசு துணிவு வாரிசு துணிவு வாரிசு யாரோடது, துணிவு யாரோடது

நீ எந்த படத்துக்கு போலாம்னு இருக்க?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 ஓ ஆஹ் first show அந்த வாரிசு போனா second show வந்து துணிவு போவியா?

முதல் ticket கிடைக்கணும். அதுதான் main உ ஆமா, ticket கிடைக்கணும். ஆஹ் first day ன்றதுனால, ticket வந்து, ஜாஸ்தியாவே இது பண்ணுவானுங்க. ஆமா, கேட்கவே விடமாட்டாங்க, கடைசி வரை கத்திக்கிட்டே இருப்பாங்க. but இருந்தாலும் பரவாயில்லை. first நாள் first show போகணும். நீ வருவியா எல்லாரும் வந்தா, நானும் வர்றேன். அவ அவ வர மாட்டேன், வர மாட்டேன். வேலை இருக்கு அது இருக்கு இது இருக்கும்பாலுங்க. அப்பதான் கடுப்பாகும் செம காண்டாகும்.

சரி எல்லாரும் வந்தா, நா~ நானும் வாரேன் நிவி ஆஹ் செல்வி சரியா,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

இல்ல அவ என்னோட close friend ஆ எப்ப பாத்தாலும் அவள்ட்டயே பேசி, பேசி நிவி நிவி நிவின்னே வருதா

அவதான் உங்களுக்கு நியாபகம் வருவா நாங்கெல்லாம் ஞாபகம் வர மாட்டோம். அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாருமே எனக்கு friend தான். mostly அவ எனக்கு call பண்ணுவா. அதனால, அவள்ட பேசி phone பேசினாலே, நிவி நிவி நிவி அவள்ட்டதான் பேசுவேன் வேற யார்கிட்டேயுமே பேசமாட்டேன் அதனாலேதான், அவளோடது. okay டா, okay டா. சரி வீட்டுல வேலை பாரு. நான் free ஆயிட்டு கூப்பிடுறேன்.

ஆஹ் bye டா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 குரு ஹரி கிருஷ்ணா ஏழு ஜூலை ஆயிரத்தி ஆறநூற்றி ஐம்பத்தி ஆறு, முப்பது மார்ச் ஆயிரத்தி ஆறநூற்றி ஆறுபதி நாலு சீக்கியர்களின் பதினூறு குருகளில் எட்டாவது குரு ஆவர்.

ஸ்ரீ குரு ஹரி கிருஷ்ணன் ஸ்ரீ பால் குரு அல்லது பாலப்ரிடம் என்று அறியபடுகிறார். இவர் குருநான தலைமையில் ஆன நிர்மல் பதின் எட்டாவது குரு ஆவர். ஐந்து வயதில் ஆப்ஜிக்கு குரியா மற்றும் எட்டு வயதில் ஜோதி ஜோதிக்சாமா கிடைத்தது. ஆப்ஜி தனது குழந்தை பருவத்தின் மூன்று ஆண்டுகள் நுண்ணறிவு, நியானம், உறுதிபாடு மற்றும் தைரியத்துடன் சீக்கியர்களை வழிநடத்தினார். இது அவரது சொந்த உதாரணம் மற்றும் வயது, புத்திசாலிதனம் மற்றும் சுயஅறிவு ஆகியவற்றில் எந்த தடையும் இல்லை என்பதை காட்டியது. பாலப்ரிடம் வாழ்கையை சுருக்கமாக பாப்போம். எட்டு சவான் சமத் ஆயிரத்தி எளுனுற்றி இருபத்தி மூனின்படி, அவர் கி. பி. ஏழு ஜூலை ஆயிரத்தி ஆறநூற்றி ஐம்பத்தி ஆறில் கிராரக்பூர் சாஹிபில் அவரது தந்தை ஸ்ரீ குரு ஹரிறாய்ஜியின் வீட்டில் தாய் கிருஷ்ணயகவுசிஹின் வயிற்றில் பிறந்தார். நானாசாஹி நாட்காட்டியின் படி இப்போதெல்லாம் எட்டுசவான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி மூன்று அன்று வருகிறது. ராம்ராயிஜி ஹாப்ஜியின் மூத்த சகோதரர். ஆயிரத்தி ஆறநூற்றி அறுபத்தி ஒன்று அக்டோபரில் குரு ஹரிறாய் ஹாப்ஜியின் மூத்த சகோதரர் ராம்ராய் மிகவும் புத்திசாலியாகவும் கொள்கையில் திறமையானவர் திறமையானவரகாவும் சீக்கிய சங்கம் மற்றும் மாசான்கள் இடையே மரியாதைக்குரியவராகவும் இருந்தபோதிலும் தகுதியின் அடிபடையில் ஹாப்ஜியை ஆசிர்வதித்தார்.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 அவுரங்கசீப் குரு ஹரிராயயை டெல்லிக்கு அழைத்தபோது குருஜி குடும்பத்தின் கொள்கைகளை தெளிவு படுத்துவதற்காக அவருக்கு பதிலாக ராம் ராயை அனுப்பினார். ராம்ராய் முதலில் தனது திறமையால் பேரரசர் அவுரங்கசீப்பை கவர்ந்து பின்னர் அற்புதங்களை நிகழ்த்தினார். பின்னர் முல் முல்லாகளின் வேண்டுகோளின் பெயரில் அவுரங்கசீப் ராம் ராயிடம் உங்கள் புஸ்தகத்தில் என்று எழுதி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 ஆனால் எழுத்துபிழை காரணமாக அது முஸ்லிம் என்று எழுதபட்டு உள்ளது. இந்த கடுமையான கிழ்படியாமையின் காரணமாக குரு ஹரி ராய்ஜி அவரது சிம்மாசனத்தை பறித்து அவரை என்றென்றும் கைவிட்டார். இந்த காரணத்திற்காக ஆம் அத்மிக்கு ராம் ராய் தனது எதிர்ப்பை தொடர்ந்தார். குட்கதியில் அமர்ந்த பிறகே ஹாப்ஜி சீக்கிய மதத்தை போதித்து தாட்பூர் சாஹிபில் முதல் குருக்களை போல சீக்கியர்களுக்கு போதித்தார். பிறக்கும்போதே தன் வீட்டில் பிறந்த பெண் குழந்தைகளை கொள்வதில் ரோபரை சேர்ந்த பணக்காரரான ராஜாராம் தனது நீதிமன்றத்திற்கு வரவிடாமல் ஹாப்ஜி தடுத்தார். அந்த மனிதன் மணம்திருந்தி இனிமேல் நல்லவனா இருப்பேன் என்று உறுதி அளித்தபோது, ஹாப்ஜி இந்த பெண் கொலையாளிகளை நெரிசலனா நீதிமன்றத்தில் தண்டித்து அவரை காப்பாற்றினார். இவ்வாறாக ஹாப்ஜி பல உபகாரங்களை செய்தார். குரு சாஹிபின் முத்த சகோதரர் ராம் ராய் எனது தந்தை எனது உரிமையை கொன்று எனது தம்பிக்கு அரியணையும், சொத்துகளையும் கொடுத்ததாக பேரரசர் ஆவுரங்கசீப்பிடம் புகார் செய்தார். உனது கட்டளைக்கு நான் கீழ் படிந்ததால் இதெல்லாம் நடந்தது. ஆனால் அவுரங்கசீப் ராஜா ஜெய் சிங்க்ருக்கு குரு சாஹிபை டெல்லிக்கு அழைக்கும் படி கட்டளை இட்டார். ராஜா ஜெய் பெருமுச்சு தனது திவான் பாராசமை குரு சாஹிப்பை டெல்லிக்கு மரியாதை உடன் அழைத்துவர அனுப்பினார். திவான் பரஷ் ராம் காட்புரை அடைந்து குரு சாஹிபை டெல்லிக்கு செல்லுமாறு கேட்டு கொண்டார். திவான் காட்புரை அடைந்து குரு சாஹிப்பை டெல்லிக்கு செல்லுமாறு கேட்டு கொண்டார். டெல்லி செல்வதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவுரங்கசீப் போன்ற மன்னனின் முகத்தை தான் பார்க்கமாட்டேன் என்று திவானிடம் குரு சாஹிப் கூறினார்.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 குரு சாஹிப் அனைவருக்கும் பொறுமையும், ஆறுதலையும் கொடுத்தார். ஆனால் நூற்று கணக்கான சீக்கியர்கள் அவரை பின் தொடர்ந்தனர். அம்போலா மாவட்டதிலுள்ள பஞ்சோப்ரா நகரம் நகரத்தை அடைந்ததும் சில முக்கிய சீக்கியர்களை தவிர மற்ற அனைவரையும் குரு திரும்பினார். குருஜி முதல் இறவில் பண்சொப்ரை வெட்டினார். ஒரு பண்டித் லால் லால் சந்த குருஜியை சந்தித்து சீக்கியர்கள் உங்களை குரு ஹரி கிருஷ்ணா என்று அழைப்பதாக கூறினார். கீதை துவாபயுகத்தை சேர்ந்த ப்ரிசஞ்சியால் இயற்றப்பட்டது. நீங்கள் அதன் அர்த்தத்தில் காட்டுகுறீர்கள். குரு நானக்கின் வீட்டில் இருந்து மரபுரிமையை பெற்ற பணிவான சக்க்குருஜி நாங்கள் அகல் புறத்தின் ஊழியர்கள் கலையை அகல்புறா பயன்படுத்துகிறார். நீங்கள் கலையை பார்க்க விரும்பும்பினால் உங்கள் ஊரில் இருந்து யாராவது அழைத்து வாருங்கள். குரு நானக் பாட்ஷா அவருடைய அருளால் கீதையின் அர்த்தத்தை தருவார். பண்டித்தின் சாஹி அந்த எழுத்து அறிவு இல்லாத ஜீயரை அழைத்து வந்தார். சத் குரு அவரை பார்த்து பண்டித்ஜியின் விசாவை செய்ய சொன்னார். குருஜி குச்சியை அவன் தலையில் வைத்து அவன் கண்களை பார்த்தார். கீதையின் கடினமான மற்றும் கடினமான சுலோகங்களின் பொருளை பண்டித் கேட்டார். அதை அவர் உடனடியாக விளங்கினார். இந்த ஸ்லோகத்தை பார்த்த பண்டிதர் சத் குருஜியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சீக்கியராக மாறினார். மேலும் அவர் இந்த பகுதியில் சீக்கிய மதத்தை பரப்பினார். டெல்லி சென்ற அடைந்து பிறகு குரு சாஹிப் எங்கே தங்கினார்? டெல்லியை அடைந்த பிறகு குரு சாஹிப் இன்று குருதுவரா பங்கல்லா சாஹிப் இருக்கும் ராஜா சாஹிப் இருக்கும் பங்களாவில் தங்கினார். அவுரங்கசீப் தரிசனத்திற்காக தனது விருப்பதை வெளிப்படுத்தினார். தந்தை குடுத்த உத்தரவின் படி நாத் மாலா கோ தர்ஷன் செச்வான் என்று கூறி தரிசனம் தர மறுத்து, கியா கதே கியா பதே யோ ஜா மணி நஹி சச்சா சோ என்று எழுதி அனுப்பினார். அவுரங்கசீப் தனது மகன் சச்சாதா உன் ஆசமி குருவிடம் அனுப்பினார்.

ராம் ராய் குட்பானியின் வசனத்தை மாற்றினார். இதனால் அவரது தந்தை குருஜி அவரை கைவிட்டார். எனவே குட்கா அடி பற்றி அவருடைய குற்று தவறானது. இந்த விளக்கத்தை ரெக்சாதா முகாசன் கேட்டவுடன் குருவின் ஞானத்தை அவுரங்கசீப் நம்பினார். குருஜியின் மந்திர சக்தியை சோதிக்கும் படி அவர் ராஜா ஜெய் சிங்கிடம் கேட்டார். ராஜா ஜெய் சிங்க் குருஜியை தனது ராணிகளின் அரண்மனைக்கு அழைத்து வந்து பத்ராணியை சோதிக்க சொன்னார். குரு சாஹிப் தனது தடியை பத்ரானியின் தலையில் வைத்து இது பத்ராணி என்று கூறி தன் மகனின் விருப்பம் நிறைவேற ஆசிர்வதித்தார். அந்த நாட்களில் டெல்லியில் காய்ச்சலும், பெரிய அம்மையும் பரவின. குருஜி இரவும் பகலும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உதவினார்.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 இந்த நோக்கத்திற்காக சபையில் தசம பாகங்களையும், காணிக்கைகளையும் பயன்படுத்தினார். குருஜின் புனித தரிசனத்தால் உடல் மற்றும் மன நோய்கள் நீங்கின. அதனால் தான் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணா தியா தியாய தேஷ் தியாய் சப் குற்கே என்று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 அவரது இறுதி நேரத்தை அறிந்த ஹாப்சி குரியவை பற்றி சங்கத்திற்கு பாபா பாகலே என்று கட்டளை இட்டார். அதாவது அடுத்த குரு பாகலின் கிராமத்தில் இருக்கிறார். ஹப்ஜி மூன்னு வைசாக் தாமஸ் ஆயிரத்தி எளுநூத்தி இருபத்தி ஒன்னின் படி, ஜோதி ஜோஷ் முப்பது மார்ச் ஆயிரத்தி அரனுத்தி அறுபத்தி நாளில் உருவப்பட்டது. நானா சாஹிப் நாட்காட்டியின் படி இப்போதெல்லாம் மூணு பை பைசா ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினாறு அன்று வருகிறது. அவர் தனது உலக பயணத்தை ஏழு ஆண்டுகள், எட்டு மாதங்கள் மற்றும் பத்தொன்பது நாட்களில் முடித்தார். இப்போது பாலாசாஹிப் குருத்துவார இருக்கும் இடத்தில் ஜமுனா ஆற்றில் கடற்கரையில் அவர் தகனம் செய்யப்பட்டார். குரு ஹரி கிருஷ்ணா வேறு என்ன பெயர்களால் அறியப்படுகிறார்? சீக்கியத்தின் இளைய சத்குரு, பாலா ப்ரிதம் மற்றும் அஷ்டம் பல்தீரா போன்ற வார்த்தைகளால் நினைவுகூறப் படுகிறார். ஸ்ரீ குரு நானக் சாஹிப்ஜியின் எட்டாவது வாரிசு ஆவார். குரு ஹரி கிருஷ்ணா கி. பி. ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறில் பிறந்தார். சாத் பூர் சாஹிபில் மாதா கிருஷ்ணா கவுஞ்சியின் வயிற்றில் ஸ்ரீ குரு ஹரி ராய் ஹரி ராய் சாஹிப்சியின் மூத்த மகன் பாபா ராம் ராய் அவுரங்கசீப்பின் செல்வாக்கின் கீழ் வந்து அவரை மகிழ்விக்க என்ன செய்தார்? குரு ஹரி ராய் சாஹிபின் மூத்த மகனான பாபா ராம் ராய் ஆரங்கசப்யின் செல்வாக்கின் கிழ் வந்து அவரை மகிழ்வித்தார். அதன் காரணமாக குரு ஹரி ராய் குரு ஹரி கிருஷ்ணா சாஹிப்பிடம் குரு காடி பொறுப்பை ஒப்படைதார்.